அஹ் வணக்கம் அனன்யா வணக்கம் சாருவிகா வந்து நமக்கு அந்த இடத்துக்கு pressure அதிகமாச்சுன்னா

அஹ் இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்கப் போறோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் அப்படீன்னு சொல்லுவாங்க அதை பத்தி பாக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அனன்யா இப்ப நிம்மதியா இருக்கோம் அதை பத்தி யோசிச்சாலே போதும் அந்த ரத்த அழுத்தத்தை எல்லாம் நம்ம எவ்வளவோ வந்து control பண்ணலாம்

ஆஹ் பாக்கலாம் சாருவிக்கா treatment எல்லாம் இருந்தாலுமே உயர் ரத்த அழுத்தம் அப்டிங்குபோது இது வந்து சில நேரத்துல தமனி வழியா உயர் ரத்த அழுத்தம் தமனி தமனிகளில் ரத்த அழுத்தம் உயர்த்தப்பட்ட ஒரு நோய் மருத்துவ நிலை அப்பிடின்னு சொல்ராங்க ரத்தக் குழாய்கள் மூலமா செயல்படும் ரத்த ஓட்டத்திற்கு இந்த உயர்த்தப் பெற்ற நிலையினால் இதயம் வழக்கத்தை விட கடினமா வேலை செய்யுது அப்பிடின்னு சொல்ராங்க நீங்க சொல்லுங்க சரண்யா மனசு நம்ம எவ்ளோ control ஆ நம்மளால வச்சுக்க முடியும்ன்னு பாத்தாதான் நம்ம உடல் வந்து நம்மளால பாதுக்காக்க

அஹ் சரண்யா இப்போ நீங்க சொல்லுங்க உங்க கருத்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கறது வந்து எனக்குத் தெரிஞ்சு எனக்குத் தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து அதிகமா கோபப்படுறது அதுக்கப்புறம் வந்து மனசுல ரொம்பவுமே கஷ்டம் வச்சிக்கிறது இதை மாதிரி காரணத்தால கூட நிறைய மாதிரி அஹ் இந்த உயர் ரத்த அழுத்தம் இல்லாம வந்து கு அந்த உயர் அப்புறம் வந்து குறைந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா high blood pressure, low blood pressure ன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே வந்து நம்ம மனசுல அதிகமான கவலை அப்புறம் மத்தவங்க மேல இருக்கிற கோவம் எப்படி வெளிப்படுத்துறதுனு தெரியாம இருக்கறது எதனால வருதுன்னுதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாருவிகா உங்க கருத்து இப்போ எனக்கும் வந்து இந்த வாட்டி வந்து உயர் ரத்த அழுத்தம் வந்து வந்திருக்கு ஆஹ் இப்போ இருக்கிறதை விட முன்னாடி இதை விட அதிகமா இருந்ததுன்னு கூட சொல்லலாம்

ஆஹ் இதயத்துடிப்பு வந்து நமக்கே வெளிய கேட்கும் உள்ள இருக்கறதைவிட வெளில என்னமோ heart வெளிய துடிக்கிற மாதிரி இருக்கும் கை காலு நரம்பு கால்ல எல்லாம் heart துடிக்கிற மாதிரி இருக்கும் இதுல பார்க்கும் போது உயர் ரத்த அழுத்த எந்த அளவுக்கு இருக்கு அப்பிடிங்கறதை நான் அந்த அளவுக்கு வந்து அனன்யா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க

வந்து உயர் ரத்த அழுத்தம் உருவாகுதுன்னு சொல்றாங்க சாருவிகா ஆஹ் சரண்யா ஆஹ் நீங்க சொல்ற மாதிரிதான் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா கோவத்துல எல் எல்லாருக்கும் கோவத்துல வந்து வந்து பதட்டம் ஆனாங்க அப்படின்னா எனக்கு பயத்தாலேதான் நிறைய பதட்டம் ஆகும் பயம்ங்கறது கூட பொறந்த ஒண்ணாவே வந்துருச்சு பயந்தேன் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு சின்னதா ஒரு வார்த்தை சொன்னாலுமே ரொம்பவுமே பயந்திருவேன் அதுல வந்து எனக்கு ரொம்பவுமே எப்படி சொல்றது இந்த இதயம் வந்து ரொம்ப weak ஆகற மாதிரி நான் feel பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே இது வந்துச்சு அப்படின்னா சுவாசிப்பதிலே பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையா சாருவிக்கா ஆஹ் ஆமா நான் வந்து என்னோட அலுவலகத்திலே பணிபுரியிற ஒரு பொண்ணை வந்து இந்த குயின் சேண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல அஹ் சுற்றுலாவுக்கு அழைத்து போயிருந்தப்போ அந்த பொண்ணு இது மாதிரி ஒரு பயறு அந்த உயரத்தை பார்த்து பயந்து அழுகை ஆரம்பிச்சு மூச்சு அடைக்கிறதை நான் கவனிச்சேன் அஹ் அப்படித்தானே சரண்யா அதே தான் சாருவிகா அனன்யா உங்களுகிட்ட இருக்கறத நீங்க சொல்லுங்க ஆஹ் ஆமா சாருவிகா நீங்க சொல்ற மாதிரியே நமக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் போது நம்ம heart ஓட வே இதயத்துடிப்பு வந்து அதிகப்படியான சத்தத்தை ஏற்படுத்துற மாதிரிதான் தெரியும் நம்ம கை கால்கள் நரம்புகள் கூட துடிக்கிற மாதிரிதான் நமக்கு ஒரு feeling இருக்கும்

ஆஹ் இப்ப வந்து இதய தாக்கம் இதய தசை திசு இறப்பு இதய செயலிழப்பு தமணிகள்ல வந்து குருஜினால allergy இதனால கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க சரண்யா ஆஹ் நீங்க சொன்ன மாதிரிதான் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சுவாசிப்பதிலே பிரச்சனை வரும்ன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து first முதல்ல எத தாக்கும்ன்னா வந்து நுரையீரல்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்துமாம் அதனாலதான் நுரையீரல்லதானே நம்ம மூச்சு விடுறோம் அது அது நம்ம நுரையீரல்ல வந்து உயர் ரத்த அழுத்தம் என்ன பண்ணுதுன்னா ரொம்பவுமே பாதிப்பை ஏற்படுத்தி சுவாசிப்பதிலே வந்து ரொம்பவுமே பிரச்சனை ஏற்படுத்துதாம் இதுக்கு என்ன பண்ணணும்ன்னா வந்து நம்ம வந்து போதுமான அந்த நடைபயிற்சி செய்யறது அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அஹ் வியம் மருத்துவர்கள் அதிகமா என்ன ஆலோசனை பண்ணுவாங்கன்னா bun balloon சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்தைங்களுக்கு அது வாங்கி ஊதுனோம் அப்படின்னா வந்து நம்மளோட நுரையீரல் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க இது உண்மையா அனன்யா

பதம் பயம்ன்னா சின்னச் சின்ன விஷயத்துக்கு பயந்தாலுமே வந்து நமக்கு பதட்டத்துல வேர்க்க ஆரம்பிக்கும்போது போது நமக்கு மூச்சு திணறல் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும் இந்த நரம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து சீரா இல்லாம அதிகப்படியான வேகமா அஹ்

பயம் வந்து இந்த பயத்தை நம்மளால control பண்ண முடியாம போனாலும் இந்த மாதிரி பதற்றங்கள் எல்லாம் உருவாகுது சாருவிக்கா ஆஹ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா எனக்கும் வந்திருந்தது ஆஹ் ஒரு கட்டத்திலே வந்து மூச்சே விடாம அதாவது நான் ஆஹ் இந்த சென்னை அப்படிங்கிற ஒரு நகர்புறத்துக்கு வந்திருந்தப்போ வந்த புதுசுல வந்து எனக்கு இந்த இது வந்து அதிகமாவே இருந்துச்சு அஹ் மூச்சு விட முடியலை மூச்சு விட முடியலைன்னா அடிக்கடி வந்து இதை hospital ல கொண்டுபோய் காமிச்சு எனக்கு இரண்டு மூணு வாட்டி இந்த glucose அந்த இதெல்லாம் வந்து ஏத்துனாங்க அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் போது இது இது எனக்கு வந்து அந்த air problem அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்காக இந்த பருப்பு சாதம் இதெல்லாம் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க அந்த இது வரும்போது எனக்கு சுத்தமாவே மூச்சு விட முடியலை அப்போ எனக்கு அந்த அளவுக்கு வந்து அப்போ எனக்கு pressure வேற அதிகமாயிருச்சு அந்த இதுல ஆஹ் அப்போ என்னால மூச்சு விட முடியலை ஆஹ் இதயத்துடிப்பும் அதிகமாயிருச்சு சரண்யா நீங்க இதை மாதிரி எதாவது ஒரு அனுபவம் இருக்கா உங்களுக்கு எனக்கு இதுமாதிரி அனுபவம் எல்லாம் கிடையாது ஆனா வந்து எனக்கு பயத்தாலதான் அதிகமா நான் வந்து ரொம்பவுமே எப்படி சொல்றது எதுக்கெடுத்தாலும் அழுவே பயப்படுவான் அப்போ வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து எப்படி சொல்றது அந்த heart சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரொம்பவுமே துடிக்கும் இந்த உயர் இரத்த அழுத்தத்தால வந்து எப்படி சொல்றது தலை வலிதான் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா எனக்கு தலைவலியும் இருக்கு எனக்கு இருக்கிறதை விட நான் பணிபுரியுற இடத்துல இருக்கும்போது நான் அதிகமா தலை வலி இருக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து எதாவது இது பண்ணிட்டே இருப்பான் அதுலயும் வந்து கலைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் ரொம்ப தலைவலின்னு சொல்லுவாங்க அது உண்மைதானே சாருவிக்கா

ஆஹ் ஆமா எனா திடீருனு நா அதாவது இந்த அவங்க வந்து கோவப்பட்டாங்க

அஹ் சொன்னா அந்த pressure ஐ வந்து என்னால கட்டுப்படுத்தவே முடியாது ஓரளவுக்கு அமைதியா இருப்பேன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்தான் நானே சமாதானம் ஆவேன் அனன்யா உங்களுக்கு இது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ என் கூட பிறந்த உங்களுக்கும் இருக்கும்

ஆஹ் என்னோட கருத்து என்னன்னா இந்த உயர் ரத்த அழுத்தம் வருது அப்படின்னா வந்து அதை தடுக்கறதுக்குன்னு ஒரு வழிகள் இருக்கும் இல்லைங்களா அதை பார்த்தோம்ன்னா நம்ம வந்து நம்மளோட எடையை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம காலையிலையும் சரி மாலையிலும் சரி அஹ் உடற்பயிற்சி அந்த நடைபயிற்சி அதெல்லாம் வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாம உணவுகள்ல வந்து காய்கறிகள்ல வந்து அதிகமா சேர்த்துக்கணும் அப்புறம் காய்கறிகள் மட்டும் இல்லாம நம்ம பழங்களையே சாப்பிடணும் சர் சாருவிகா நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்

ஆஹ் ஓரளவுக்கு வந்து என்னால சுத்தமாவே இப்ப இன் இருக்குற அளவுக்கு உடம்பு முன்னாடி எனக்கு இதை விட அதிகமாதான் இருந்ததுச்சு இப்ப வந்து கம்மியா தான் இருக்கு ஆனா ஒருத்தவங்க வந்து நான் சொல்றதே செய்யல அப்படிங்கும்போதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப ஆஹ் அந்த இது வந்து இதாயிடும் சொல்லுவே first செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அதுவந்து காதுல வாங்கறது இல்ல

அதுனால வந்து நம்ம கோவப்படும்போது வ பேசாம இருந்துட்டோம்னாலே பல பிரச்சனைகள் வந்து நம்ம இது பண்ணிரலாம் நம்ம கோவத்துல சில வார்த்தைகள விட்டுட்டோம்னா எதிராளிக்கும் அந்த pressure வந்து affect ஆகும் இந்த மாதிரி செய்யறதுன்னா கூட அந்த உயர் ரத்தத்த அழுத்த அழுத்தத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் கோபம் வரும்போது நம்ம தனிமையில போய் அமர்ந்திருக்கிறது வேற எதையாவது யோசிச்சுக்கிறது அது எவ்வளவு பேசினாலும் அமைதியா இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் சாருவிகா

இருந்தாலும் வந்து நம்ம control பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்க இப்ப வந்து உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கும்போது இது வந்து வயசு வந்தவர்கள் அதாவது பதினெட்டு வயசு அல்லது அதற்கு மேற்பட்டவர் தான் உயர் ரத்த அழுத்தம் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட சுமுகமான அளவுக்கு அதிகமா இருந்தா ஆஹ் அது வந்து அதாவது இதயம் சுருங்கி விரியறத போது இதய தசை வந்து சுருங்கி இருக்க ரத்த அழுத்தம் அப்புறம் அப்ப இல்லைன்னா இதய விரிவியக்க இரத்த அழுத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து ரத்த அழுத்த அளவுக்கு இருபத்து நாலு மணி நேரமும் நடமாடும் தானியங்கி கருவிகள் மூலம் அல்லது BP கண்காணிப்பிலிருந்து பெறப்பட்ட குறைவான வரம்புகள் பயன்படுத்தப்ப படுகிறது அப்பிடின்னு சொல்ராங்க நீங்க சொல்லுங்க அனன்யா உங்களோட கருத்த அந்த குறைபாடு இருக்கிறதுனால கூட நமக்கு அந்த பிரச்சனை வரும்ன்னு சொல்றாங்க அதை நம்ம அதிகமா இது பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து உய இரத்த அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஆஹ் மத்தபடி சுத்தி உள்ளவங்க வந்து திருந் மாற மாட்டேங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவும் செய்ய செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு நம்ம மனநிலையை சரி பண்ணிட்டு போறதுதான் நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை பத்தி யோசிச்சோம்ன்னா நமக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம்தான் அதிகமாகுது நீங்க என்ன சொல்றீங்க சரண்யா ஆஹ் நீங்க சொன்னது சரிதான் உணவு அஹ் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து ஆஹ் நமக்கு வந்து எந்த விதமான நோய்களுமே வராது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா அஹ் நம்ம வந்து கோபம் அதிகமா படறதால ரத்தம் வந்து ரொம்ப சூடாகுது அதனால வந்து இது வருது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அது உண்மையான்னு தெரியலே அது மட்டும் இல்லாம இதோட அறிகுறின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதுல வந்து பார்வை பிரச்சனையே ஒண்ணு இருக்காம் என்னன்னா வந்து நான் என் எத பார்த்தாலும் ரெண் இரண்டு இரண்டா தெரியும் இல்லைங்களா இரட்டை பார்வை சொல்லுவாங்க இல்லை அதுவும அப்புறம் மங்கலான பார்வை அதுவும இது போல வேற ஏதாவது அறிகுறி தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க சாருவிக்கா

ஆஹ் எனக்கு தெரிஞ்சு வரையு இந்த pressure அதாவது high உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்றதுனால சாப்பாட்டுல கவனம் இல்லாம உப்பு அதிகமா சேத்தறது இப்ப அது இல்லாம உப்பு ஊறுகா அதெல்லாம் வந்து நம்ம அதிகமா use பண்றதுனாலகூட எண்ணெய் அதோட உப்புவிட எண்ணெய் நம்ப அதிகமா use பண்றதுனாலகூட நமக்கு வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் முடி கொட்டுறது நிறையா வந்துரும் அப்புறம் ஆஹ் அது பத்தியே யோசிச்சு யோசிச்சு எதோ ஒரு நிம்மதியே இல்லாம வாழ்க்கைல வாழறமாறிக்கூட நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா நிம்மதியே இல்லன்னு நிம்மதி நம்ப கிட்ட தான் இருக்கு அதை நம்மதா வேற வழி இல்ல ஆஹ் நான் கூட நிறையவாட்டி எப்பயாவது ஒரு வாட்டி தூங்காம இருந்துருக்கே ஆனா அதுக்கு அப்பறோம் தூங்கிருவே ஆஹ் அந்தமாறி வந்துருக்கு ஆனா எனக்கு அதிகமா வராது இந்த பேய் படம் அதெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு அடிக்கடி பயம் வரும் பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு பாப்பா இருக்கும் அதைபோட்டு நசுக்கிட்டு இருப்பே நீங்க என்ன நினைக்கிறீங்க அனன்யா

ஒரே நெரிசல்ல வாழ்றவங்கனால அவங்களுக்கு எல்லாம் இந்த உயர் ரத்த அழுத்தம் அதிகப்படியா காணப்படுது சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரண்யா ஆஹ் நீங்க சொல்றது சரிதான் நம்ம மனச எவ்வளவு நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறோமோ அந்த அளவுதான் ஆஹ் அதாவது வந்து மத்தவங்க கோவப்படுத்துறாங்கங்கிறதுக்காக நம்ம கோவப்படுறதையும் குறைச்சுக்கணும் அதோட வந்து மத்தவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா

அதையே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது அது போல வந்து நமக்குதான் எல்லாவிதமான வியாதியும் சரி நோய்களும் சரி அந்த கவலை அப்படிங்கிறது வந்து மனுஷனை கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ எனக்கு அது பேர் என்ன என் வாழ்க்கையில நான் அதை பார்த்துட்டுதான் வந்துட்டு இருக்கேன் நீங்க சாருவிக்கா ஆஹ் சிரிச்சு விளையாட முடியாது அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த கவலை அப்பிடின்னு சொல்லும்போது நிறைய இது அதுமாறி இப்ப எடுத்துகிட்டீங்கன்னா எங்க அம்மா என்கூட தான் இருப்பாங்க நல்லதா இருப்பாங்க அனன்யாக்கு கூட தெரிஞ்சுருக்கும்

நல்லாதா இருப்பாங்க நல்லதா பேசிட்டு இருப்பாங்க திடீருனு வெளியதா போய்ட்டு வந்துருப்பாங்க என்னத்துக்கு கத்தறாங்க எதுக்கு திட்டறாங்கன்னே தெரியாது திட்டு வாங்கிட்டு உக்காந்திருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே திட்டு வாங்கிட்டு உக்காந்திருக்கோம் போதாகுறைக்கு